ஆமா ஏன்னா அது nice ல அது அஸ்ஸாம் வந்து எண்பது ரூவா வரும் இது தொண்ணூறு ரூவா வரும் இது கொஞ்சம் rate கூடங்கிறனால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 ஆனா customer ஆ அததானே தேர்ந்தெடுப்பாங்க நமக்கு நல்ல விலை கூட இருந்தாலும் பரவாயில்லை உம் அதனால இது வந்து தொண்ணூறு ரூவாய் விக்கலாம் so இதுல சொல்லி பண்ணா nice ல வந்து ஆறு ஒண்ணு இருக்கும்

ஆறு உள்ளது ஒண்ணு இருக்கும் அதுக்கும் நம்ம சொல்லப்போனா அது ஒரு piece வந்து நூத்தி அம்பது ரூபாய்

அது சொல்லப் போனீங்கன்னா விசிறி மாதிரி இருக்கும்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

ஓ நீங்க supply பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே ஆமா நம்ம ready பண்ணிட்டு நம்ம வந்து supply பண்றது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

அஹ் அங்க கூட நாங்கதான் இது purchase பண்றோம்

நீங்க இப்ப குடுத்தீங்கன்னா இப்ப மங்களுக்கு எவ்ளோ குடுப்பீங்க இப்போ மங்களுக்கு குடுக்குற rate வந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு piece உ

அவுங்க எவ்வளவுக்கு விப்பாங்கன்னா எண்பது ரூவா தொண்ணூறு ரூவா ஒரு gram பொருத்துதான் இப்ப நம்ம வந்து இருநூறு gram வச்சு ஒரு விளக்குமாறு கொடுத்தோம்ன்னா அது அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம்

அதிலயே கொஞ்சம் gram அதிகமாயி கொடுத்தோம்னா அவுங்க வந்து நூறுவாய்க்கு விப்பாங்க இப்ப இருநூறு gram வச்சு நூறு piece கொடுக்கிறோம்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

சரி சரி இப்ப நம்ம வந்து விளக்குமாறு எல்லாமே weight வச்சுதான் கொடுக்கிறது full ஆவே weight பார்த்துதான் நீங்க விளக்குமாறு sale பண்ணுவீங்க அப்படித்தானே

உங்க

அஹ் கேட்டுட்டுதான் இருக்கேன் அலாவுதீன் டக்குன்னு ஏதோ network issue போல நீங்க பேசினது எதுவுமே கேட்கலை சொல்லுங்க

அஹ் இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த மங்கள் அண்ட் மங்கள் வந்து இப்ப நீங்க எந்த மாதிரி விளக்குமாறு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க இப்போ அதுல வந்து என்னன்னா இருநூறு gram உள்ளது இருக்கு

அதுல இருநூற்றி இரு~ இருவது gram உள்ளது ஒரு model இருக்கு

அதுல இருநூற்றி ஐம்பது உள்ள ஒரு model இருக்கு

இப்ப நீங்க வாங்குற பொறுத்து தான் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் rate கம்மியா உள்ளது வேணும்னா இருநூறு gram வச்சி தருவான் அது அறுபத்தி அஞ்சு ரூவா வரும்

இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அடர்த்தியா கொட்டக்கூடாது அந்த மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம இருநூத்தி இருவது gram வச்சு ஒரு model தருவோம் அது வந்து எள்ளு~ எண்பது ரூபாய் வரும்

அதோட இப்போ நீங்க nice சொன்னீங்க பார்த்தீங்களா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

உங்களுக்கு வந்து தொண்ணூறு ரூவா வரும் nice ங்கிற ஒரு model சரி எதுவும் பிரச்சனை இல்லை இப்போ நான் எனக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு இரண்டு விளக்குமாறு கொடுக்க சொன்னா courier போட்டு விடுவீங்களா நான் check பண்ணி பார்க்கிறேன் சரி நீங்க உங்க address உ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 நான் இப்ப முன்னாடி திருச்சியில இருந்தோம்ல இப்பதான் வீடு காலி பண்ணி இங்க வந்துட்டோம் மதுரை கிட்டக்க அருப்புக்கோட்டை இருக்குல்ல அங்க இருக்கோம்

அதான் நீ கொஞ்சம் போட்டுவிட்ட அப்படின்னா எனக்கு நல்லா இருக்கும் நான் இப்ப courier போட்டு விட்டேன்னா நான் அதை use பண்ணி பாத்துட்டு அந்த business ம் எனக்கு எல்லாமே புடிச்சிருக்கு நீ சொன்னதெல்லாம் set ஆகுது விளக்கமாறு நல்லா இருக்கு quality ஆ இருக்கு அப்படின்னா நான் அடுத்தடுத்து நான் வாங்கிப்பேன் என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே வாங்க வைப்பேன்

சரி பரவாயில்லை ரோஷிணி இப்ப சொல்ல போனீங்கன்னா நமக்கு மதுரை வந்து நிறைய விளக்குமாறும் போயிட்டு இருக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் nice வேணுமா இல்லை rough வேணுமா எந்த மாதிரி வேணும் இல்ல இல்ல இப்ப எனக்கு இவ்வளோ நேரம் நீங்க சொன்னீங்கள அதுல வந்து எது வந்து nice நல்லா இருக்குமா இல்ல rough நல்லா இருக்குமா தூக்கி கூட்டறதுக்கு இப்போ nice தான் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கு இப்போதைக்கு ரெண்டு விளக்குமாறு use பண்ற மாதிரி வேணும்னா நீங்க nice உ வாங்கிக்கோங்க சரி nice விளக்குமாறு வந்து இப்போ tiles வீட்டுக்கு கூப்பற~ கூட்டுறதுக்கு எல்லா வீட்டுக்குமே நல்லா இருக்குமா கொட்டாமா இருக்குமா முக்கியமா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

அதுதான் எனக்கு பிரச்சனை நம்ம வாங்கிட்டு அதை கொட்டிட்டு நல்லாவே இல்லைன்னு வைங்களேன் அப்புறம் வந்து use பண்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் வீடு கூட்டும்போது அதுவே ஒரு தனி குப்பையா வந்துரும் இல்ல இல்ல இது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்ப சொல்ல போனீங்கன்னா நீங்க use பண்ணீங்கன்னா இன்னும் ரெண்டு இடத்துல சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம நல்லதா பண்ணிதர்றோம்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

இந்த ஆறா உள்ளது குடுங்க கொஞ்சம் பெருசாவே குடுங்க சரிஅப்போ அது வந்து ஒரு நூத்தி இருவது ரூவாய் நம்ம விக்கிறோம் சரி நீங்க கடைக்கு குடுக்கற விலைக்கே குடுங்க அப்பதான் நான் வந்து எல்லாத்துக்கும் விக்க முடியும் அடுத்தடுத்து சரி அப்ப என்ன சொல்லப் போறீங்கன்னா நான் நூத்தி பத்து ரூபாய்க்கு போட்டு தர்றோம் okay

எத்தனை piece வேணும் ரெண்டு piece போதுமா இல்லை ரெண்டு piece குடுத்தீங்கன்னா நான் use பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஒரு பத்து நாள்ல நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விளம்பரப்படுத்திட்டு அது உங்களை உங்கள்ட்ட ஒரு நூறு piece கூட போட்டு நான் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்குறேன் சரி எந்த பிரச்சனையும் இல்லை ரோஷிணி நீங்க உங்க address உ phone number லாம் அனுப்பி விடுங்க சும்மா நீங்க எதுலயாவது note பண்ணி வச்சுக்கோங்க

number இந்த number phone number இருக்கு இல்ல இந்த number வாட்ஸ் ஆப் இல்லை நீங்க எடுத்து வாட்ஸ் ஆப்ல photo எடுத்து அனுப்புங்க அந்த number சொல்றேன் அதை first note பண்ணிக்கிறீங்களா சரி ரோஷிணி நீங்க சொல்லுங்க note பண்ணிக்கறேன்

காந்தி தெரு

சத்யா நகர் சத்யா நகர்

அருப்பு~

அருப்புக்கோட்டை சரி மதுரை ஊரா hello கேட்குதுங்களா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 அஹ் அருப்புக்கோட்டை எழுதிட்டேன்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

நீங்க சாயங்காலமா எனக்கு call பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து நா வாட்ஸ் ஆப்ல பாத்துட்டு இன்னும் வேற ஏதாவது புடிச்சிருந்துச்சுன்னா அந்த விளக்குமாறும் order பண்ணிக்கிறேன் இல்லை விளக்குமாறு இல்லை நிறையா இன்னும் இருக்கு இப்போ ஒட்டர குச்சி, மாப்பு

இப்ப நம்ப விளக்குமாறு மட்டும் sales பண்றது கூட இல்லை இப்ப விளக்கு~

விளக்குமாறு உள்ள நிறைய ஜாமான் இப்ப நம்ப இருக்கு அந்த மாப்பு

washroom brush எல்லாமே நம்ம வச்சிருக்கோம்

ஆமா அது வேணாலும் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து அதை வந்து அவங்களுக்கு delivery பண்ணுவோம்

okay ரோஷிணி நான் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்ல என்~ என்னென்ன details ங்கறத நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் கண்டிப்பா நானும் வந்து எனக்கு எது பிடிக்குதோ என் friends ட்டலாம் சொல்றேன் என் தங்கச்சி வீட்டுக்கு கூட அனுப்பி விடுறேன் எத அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களோ அதை வேணா வந்து extra order போட்டுக்கறேன் இப்ப எப்படி courier போட்டா அதுக்கு தனியா amount வாங்குவீங்களா இல்லை இப்ப இங்க இருந்து நம்ம lorry set ல delivery பண்ணறது நாங்க charge கொடுத்திருக்கிறோம்

அங்கிருந்து நீங்க எடுக்கும்போது ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கேட்பாங்க அங்கிருந்து நீங்க charge கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடலாம் அப்படியா சரி சரி நான் எடுத்துக்கிறேன் அது எதுனா பிரச்னை இல்ல இப்ப எப்பல இருந்து இந்த business நீங்க start பண்ணீங்க இப்ப நம்ம இந்த business சொல்ல போனீங்கன்னா எங்க அப்பா வந்து இந்த business ஆரம்பிச்சு ஒரு அம்பது வருஷம் ஆகுது

அது கிட்டத்தட்ட நம்ம அம்பது வருஷமா அதை use பண்ணிக்கிட்டு இருக்கோம் நானும் சின்ன வயசுல படிச்சுட்டு இருந்தேன் school உ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

அதுவிட்டுட்டு நானும் இப்போ business ஆ business பத்தி ஆரம்பிச்சுட்டேன் பரவாயில்லை super super ப~ படிச்சவங்க மட்டுமா வாழ்க்கையிலே முன்னேறி வாழ்க்கைய வந்து ஜெயிக்கிறாங்க படிக்காம இருந்தாலுமே வந்து நீங்க இவ்ளோ அழகா வந்து business பண்ணி எங்களுக்கு எல்லாம் மேலே நீங்க வந்து சம்பாரிச்சு மேல வந்து achieve பண்ணிருக்கீங்கள அது ரொம்பவுமே பெருமையா இருக்கு எனக்கு உங்களை இந்த நேரத்துல ரொம்ப பாராட்டுறேன்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

அது எவ்வளவு பெரிய விஷயம் இப்போ நம்ம உழைச்சு மேலே முன்னுக்கு வந்திருக்கோம் அது போதாதா நமக்கு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 கண்டிப்பா அது எவ்வளவு ஒரு இந்த வயசுல நீங்க எவ்வளவோ பேர் வந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க படிச்சு அதை படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலைன்ட்டு ஆனா நீங்க எவ்வளவோ வந்து முன்னுக்கு வந்து இப்ப சொல்ல ப்~ இப்ப சொல்லப் போனீங்கன்னா வந்து நான் வந்து திருச்சியில பார்த்துக்கிறேன் business என் அண்ணன் வந்து சென்னையில பார்த்துக்கிறான்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

அந்த தென்னங்குச்சியில ஒரு model செய்வாங்க அதையும், அண்ணன் இருக்கான் நம்ம படிக்காமலேயே இவ்வளவு முன்னேறி வந்த காரணமே நம்ம அப்பா அம்மாகாண்டிதான் கண்டிப்பா கண்டிப்பா பரவாலை என்ன இருந்தாலும் business நம்ப வீட்ல இருக்கு அது நம்ம மேல கொண்டுவரட்டும் அப்பறமா அதிலேயே achieve பண்ணிடலால இப்ப நமக்கு என்ன படிக்காதனால நம்ம என்ன சம்பாரிக்காம இருக்கோமா இல்ல சாப்பிடாம இருக்கோமா எல்லாமே நம்ம செய்வோம்ல நம்ப எதிர் பார்த்ததைவிட நல்லாதானே செஞ்சுட்டு இருக்கோம் அது ரொம்பவுமே பெரிய விஷயம் இல்ல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 மாசம் மாசம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரும் உங்களுக்கு turn over correct ஆ

பரவாயில்லை இந்த அளவுக்கு நம்ம achieve பண்றோம்ல அது பத்தாதா எத்தனையோ பேர் படிச்சுட்டு ஐம்பதாயிரத்துக்கு போய் இன்னொருத்தன்ட்ட கை கட்டிட்டு time க்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சு ஓடிட்டு பத்து மணிக்கு வந்துட்டு அந்தமாறிலாம் இருக்கு

அப்படியா super super company correct ஆ எந்த இடத்துக்கிட்ட இருக்கு

திருச்சி பாலக்கரையிலே வச்சிருக்கீங்களா நேரிலே வந்து அந்த company அ visit பண்ணலாமா அஹ் கண்டிப்பா visit பண்ணலாம் இப்ப நீங்க வந்து மதுரையில இருந்து வந்தீங்கன்னா திருச்சி bus stand க்கு வந்தீங்கன்னு வையுங்களேன்

நீங்க அங்க bus stand வந்து எனக்கு call பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து pickup பண்ணிடுவேன் அங்க இருந்து மூணு kilometer தான் ஓ சரி சரி அப்பனா ரொம்பவுமே super உ எதுனாலுமே வந்து problem ஏ இருக்காது அஹ்

கிட்டக்க தானே நல்லா main bazaar ல தான் இருக்கு அப்படின்றப்ப எல்லாத்துக்குமே நல்லா இதா இருக்கும்ல உம் இப்ப நீங்களும் இப்ப ரெண்டு விளக்குமாறு வாங்குனீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு புடிச்சி போச்சுனா இப்ப உங்களுக்கும் அந்த business ஆரம்பிக்கணும்னா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 கண்டிப்பா எனக்கு இப்ப நீங்க சொன்னதிலயே ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அத வந்து நா எந்த அளவுக்கு மேல கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு மேல கொண்டு வரேன் நீங்க வந்து சொல்றதே வச்சு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எப்படா நாம அந்த business அ start பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு தோணுது கண்டிப்பா ரோஷிணி நீங்க use பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு business நாங்களும் அந்த மாதிரி business பண்ணணும் மதுரையில மதுரையில நாங்களும் எல்லா கடைங்களுக்கும் sales பண்ணணும்ன்னு சொன்னீங்கன்னா நம்ம மூட்டையாவும் அனுப்பி விடுவோம் இல்லன்னா விலை ready பண்ணி அனுப்பி விட்டு நீங்க உங்களுக்கு பத்து ரூபாய் லாபம் வர்ற மாதிரி நீங்க business ம் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை okay okay எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீங்க சொல்றதுலயே ஏன்னா நா இப்ப business பண்ணி ரொம்ப இதா இல்லாம இப்ப full ஆவே வந்து இப்ப machine லாம் வச்சு நான் வந்து இங்க விளக்குமாறு தயாரிக்க முடியலைன்னாலும் உங்கள்ட்ட நீங்க பண்ணி வச்சிருக்கிற விளக்குமாறு வாங்கி என்னால விக்க முடியுமில்ல கண்டிப்பா விக்கலாம் விக்கலாம் அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அஹ் நல்ல விலைக்கு அதை வித்தோம்ன்னா அதிலே எனக்கு லாபம் வரும் இல்லை அதை வச்சு நான் மேலே வந்துருவேன் இல்லை அஹ் வந்துடலாம் கண்டிப்பா வந்திடலாம் இப்போ நீங்க ஒரு கடையிலே வந்து இருநூறு விளக்குமாறு தர்றீங்கன்னா அந்த இருநூ~ இருநூறு விளக்குமாறு உங்களுக்கு லாபம் சொல்ல போணீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வரும் உம் கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்பவே useful ல அதுக்காகதான் யோசிச்சேன் இப்ப அதிகபட்சம் நீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் விளக்குமாறு supply பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்துரும் உங்களுக்கு கையில லாபம்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 ஆமா கண்டிப்பா useful தான் நீங்க எப்படின்னு சொல்லி பாத்து நீங்க எனக்கு call பண்ணுங்க வாட்ஸ்ஆப்ல நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அஹ் நீங்க எனக்கு எல்லாமே அனுப்பிச்சு விடுங்க அதை பார்த்துட்டு நான் எப்படி புடிச்சிருக்குன்னு சொல்றேன் ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அதை பத்தி நம்மளும் full ஆ தெரிஞ்சுக்குனும்ல நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் full ஆ எல்லா விஷயத்தையும் கத்துக்குறேன் கத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து எப்படி என்னன்றதை இன்னும் கொஞ்சம் கேட்டு doubt இருந்துச்சுன்னா தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்து ஆரம்பிச்சுக்கலாம் okay வா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 கண்டிப்பா எனக்கு நீங்க help பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நானும் இந்த business அ கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கப் பார்க்கிறேன்

சரிங்க அலாவுதீன் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு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 என்ன பண்றது படிப்ப நிப்பாட்டிட்டாங்க இப்ப இந்த business business வந்து எப்போதுமே நமக்கு கை கொடுக்கும் நீங்க படிப்பை நிறுத்திட்டேன்னு ஒரு நாளும் feel பண்ணாராதீங்க எனக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கு